Correct madam ஆனா எல்லா product டும் அந்த மாதிரி இருக்காது இல்லைங்களா நீங்க exchange பண்ணிகோங்க madam எல்ஜி இந்த மாதிரி நிறைய items இருக்கு ஆ அந்த மாதிரி இப்ப நிறைய models லா வந்து இருக்கு mam நீங்க single door வாங்கி இருகிங்களா double door வாங்கி இருகிங்களா? வாங்கி இருகிங்களா! okay mam okay ஹம் இப்போ சுத்தமாவே எதுவும் உங்களுக்கு work ஆகலைன்களா எந்த product டும் அதுல வைக்க முடியளைன்களா?

Okay okay mam okay mam உங்க அட் okay ஆ யா no problem madam சொல்லுங்க Okay ஒரு நிமிஷம் mam நான் note பண்ணிக்கிறேன் first ல இருந்து சொல்லுங்க madam

அலவேல மகாபுறம் கணபதி four one double zero

Okay mam okay ma'am நீங்க எந்த time ல எந்த time ல வந்தா free யா இருப்பிங்க அப்படிங்கற மாதிரி ஏதாது தெரிஞ்சுக்கலான்களா ஏன்னா நாங்க எத்தன மணி? ஹம் ஹம் Okay okay ma'am சரி okay உங்க free time கொஞ்சம் mention பண்ணி சொன்னிங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும்.

ஹம் உம் okay mam okay sunday okay ங்களா உங்களுக்கு அப்போ?

இல்ல இல்லங் ma'am நீங்க sunday once வந்து நீங்க call பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து அப்போவே நானு சொல்லிடுறேன் ma'am யாரு வருவாங்க, எப்போ வருவாங்க அப்படிங்கற மாதிரி உங்களுக்கு details நான் குடுத்திடுறேன் ma'am Sunday once எங்களுக்கு கொஞ்சம் remember பண்ணுங்க உம்

அப்படிங்களா okay ma'am அந்த மாதிரி பண்ணிக்கலாம் mam exchange பண்ணிக்கிரின்களா? Okay okay ma'am ஏன்னா இது summer time வேற start ஆகிடுச்சு இல்லைங்களா ஆ இப்போ double door அந்த மாதிரி வாங்குனிங்கனா உங்களுக்கும் கொஞ்சம் useful லா இருக்கும் ஆ Things ஆமா vegetables சு அந்த மாதிரி நிறைய நீங்க வச்சுக்கலாம் ma'am

ஆ okay mam double door க்கு வந்து உங்களுக்கு வேர்ல்பூலே வந்து நீங்க பாத்திங்க அப்படின்னா nearby twenty five thousand something வரும் ma'am உங்களுக்கு Okay mam அந்த மாதிரி பண்ணிக்கலாமா EMI பண்ணிக்கலாம் ma'am ம்

ஆ maroon இருக்கு mam maroon இருக்கு உம் maroon இருக்கு ma'am Mini fridge அப்படின்னும் போது நீங்க வந்து ஒரு சில products மட்டும் தான் mam வைக்க முடியும் like water milk அந்த மாதிரி தான் ma'am வைக்க முடியும் இந்த vegetables அந்த மாதிரி நீங்க நிறைய things அந்த மாதிரிலா வைக்க முடியாது இல்லைங்களா!

So வந்து double door வாங்கிடிங்க அப்படின்னா உங்களுக்கு best டா இருக்கும் ma'am,

யா mam weekly once வந்து அந்த நீங்க clean பண்ணிக்கோங்க ma'am ஆ இந்த lemon இருக்குது இல்லைங்களா lemon vinegar அத வச்சு நீங்க use பண்ணுனிங்க அப்படின்னா fridge ல வந்து அந்த bad smell வந்து நீங்க avoid பண்ணிக்கலாம்.

Ma'am நீங்க அதுல வந்து உள்ள எந்த பொருள் நீங்க வைக்கிறிங்க அப்படின்னா சாப்பிடுற பொருள் எது வைக்கிரிங்க அப்படின்னாலும் close பண்ணி தான் வைக்கணும் mam open பண்ணி அந்த மாதிரி வைக்க கூடாது. ஆ இப்ப நீங்க மாவு வேற குழம்பு அந்த மாதிரிலா வச்சிங்க அப்படின்னா open ல வைக்க கூடாது ma'am அதுக்குன்னு ஒரு plate போட்டு safe ஆ கொஞ்சம் மூடி வச்சிங்க அப்படின்னா, நல்லா இருக்கும் ma'am எந்த problem மும் வராது

யா mam அந்த மாதிரி நீங்க வச்சிங்க அப்படின்னா fridge வந்து நம்ப ஏதாது ஒரு பொருள் கெடாம இருக்குறதுக்கு தான் mam use பண்ணிட்டு இருக்கோம் அது நீங்க ஓ ஆ அது நீங்க open பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த cooling லா அதுல இறங்குது இல்லைங்களா? So அது health issues ல வர ஆரம்பிக்கும் ma'am அதே போல நீங்க வீ ஆ clean பண்ணும்போது ஐஸ் காட்டியா ஆயிடும் இல்லையா அந்த freezer ல வந்து அதுக்கு வந்து நீங்க knife போ கரண்டியோ ஏதோ ஒரு இதுவ ஆ! இந்த ஆயுதம் அந்த மாதிரிலா சொல்லுவாங்க பாத்திங்களா? போட்டு ரொம்ப இது பண்ண கூடாது ma'am அங்க வந்து push பண்ற மாதிரி ஒரு button இருக்கும் அங்க நீங்க just டு ஒரு press பண்ணிட்டுபோட்டிங்க அப்படின்னா அந்த ஐஸ் அந்த ஐஸ்கட்டி வந்து உங்களுக்கு liquid டா மாறிட்டு easy யா உங்களுக்கு clean பண்றதுக்கும் easy யா இருக்கும் madam உம் ஆ அதுவும் best mam அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம் but ஐஸ் கட்டியா இருக்கிறத வந்து நீங்க அவசரப்பட்டு speed டா செய்யணும் clean பண்ணனும் அப்படின்னும் போது நீங்க அத உடச்சு இது பண்றதுக்கு.

Okay okay mam ஆ அந்த மாதிரி பண்ணலாம் mam but இந்த பொருள வச்சு அடிச்சு உடச்சு எடுத்தோம் அப்படின்னா fridge சு வீணா போயிடும். என்ன mam ஆ இருக்கு mam இருக்கு இருக்கு mamdoor ருக்கு வந்து key வந்து நீங்க fridge வாங்கும் போதே அதுக்கு கையில குடுத்திடுவாங்க madam ம்.

Okay mam எங்களோட showroom வந்து town hall ல ஒன்னு இருக்கு mam நீங்க once அந்த பக்கம் வந்து பாத்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய design இல்ல ஏதாது, வேற ஏதாது brand உங்களுக்கு புடிச்சு இருந்ததுன்னா நீங்க buy பண்ணிக்கலாம்.

ஹம் சரி okay mam okay mam sunday வந்து நீங்க எங்களுடைய visiting card டு அவுங்க கிட்ட ஒரு ID card இருக்கும் madam ஆ எங்களோட visiting card உங்க கிட்ட இருக்குதுதான ஆ okay mam அவுங்ககிட்ட ID card இருக்கும். நான் வந்து உங்களோட mobile number வந்து share பண்ணிடுறேன் அத வச்சு நாம பாத்துக்கலாம் mam okay ங்களா. ஆ சரி okay mam கண்டிப்பா ஆ கண்டிப்பா mam note பண்ணிக்கிறோம், ஆ sunday once வந்து call பண்ணி remember பண்ணிகோங்க okay mam உம் okay mam, thank you mam, thank you இப்ப இது ஒரு முக்கியமான இது actual ஆ பார்த்தீங்கன்னா அவையைப் பொறுத்தவரைக்கும் அவைத் தலைவருக்கு பயங்கர அதிகாரம் அவங்களுடைய அதிகாரத்தை எந்த நீதிமன்றமும் கேள்வி கேட்கக் கூடாது ஆனா கட்சித்தாவல் தடை சட்டம் மூலமாக அதிகாரத்தை செயல்படுத்துவாங்க பார்த்தீங்களா அது மட்டும் நீதிமன்றம் கேள்வி கேட்கும் அப்படின்னு சொல்லி supreme court ஒரு judgement கொடுக்குறாங்க nineteen ninety two ல உச்சநீதிமன்றம் nineteen ninety two ல என்ன சொல்றாங்கன்னா இந்த கட்சித்தாவல் தடைச்சட்டத்தின் மூலமாக அவைத்தலைவர் எடுக்கும் நடவடிக்கைகள் நீதி மறு ஆய்வுக்கு உட்பட்டது அப்படின்னு supreme court ஒரு judgement கொடுக்குறாங்க actual ஆ அவைத்தலைவருடைய activities எதுவுமே judicial க்கு வராது ஆனால் tenth schedule படி action எடுக்குறது கண்டிப்பா எதுல வரும் judicial க்கு வருங்கிறது supreme court வந்து தெக்கத் தெளிவாக judgement கொடுத்துட்டாங்க அடுத்தது பதவி வந்து எப்ப எல்லாம் காலியாவுது லோக்சபா MP யோ ராஜ்யசபா MP யோ அவங்க பதவியை இப்பலாம் five category ல காலியாவுது இரட்டை உறுப்பினர் ஒருத்தன் லோக் சபா MP லயும் இருப்பான் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா MP யாவும் இருப்பான் ஒரு ஆள் ரெண்டு இடத்துல MP யா இருக்க முடியுமா not possible அப்ப ரெண்டு உறுப்பினரா இருக்கும்போது ஏதாவது உறுப்பினரா அவரை choose பண்ணணும் என்ன ஒரு ஆளு ஒரு பதவியில இது தனியா ஒரு slide லயே பார்ப்போம் ஒரு ஆள் இரண்டு பதவியில இருக்கும்போது கண்டிப்பா ஒரு உறுப்பினர் என்ன செய்யன்னு கேட்டீங்கன்னா cancel பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தகுதி நீக்கம் disqualify பண்றது இவ்வளவு நேரம் அதெல்லாம் பார்த்தோம் disqualify என்னன்னு அப்புறம் ராஜினாமா letter மக்களவை உறுப்பினரா இருந்தா சபாநாயகருக்கு ராஜினாமா letter கொடுக்கணும் மாநிலங்களவை உறுப்பினரா இருந்தா மாநிலங்களின் தலைவருக்கு ராஜினாமா letter கொடுக்கணும் ராஜினாமா letter கொடுத்தது accepted ன்னா அந்த பதவி என்னதாயிரும் காலி ஆயிரும் அடுத்தது விடுப்பு இது ஒரு முக்கியமான questionoption விடுப்பு இல்லை option ஒரு அறுபது நாள் அவைத்தலைவர்கிட்ட permission ஏ வாங்காமல் leave போடுறாங்க permission வாங்கி எத்தன நாள்னாலும் leave போடலாம் அவைத்தலைவர் வந்ததுக்கு மக்களவைக்கு சபாநாயகர் மாநிலங்களவைக்கு யாரு மாநிலங்களவை தலைவர் permission வாங்கி எவ்வளவு நாள்னாலும் leave போடலாம் permission இல்லாம continuous ஆ அறுபது நாள் leave போட்டாங்கன்னா பதவியை காலி பண்ணிடு~ அடிக்கடி exam ல கேப்பான் ஏன்னா ஒரு உறுப்பினர் பதவி எவ்வளவு நாள் continuous ஆ absent ஆனான்னா பதவிக்காலம் காலி ஆவும்னா அறுபது நாள் இந்த அறுபது நாள்ல முக்கியமானது அதான் என்ன அதைதான் adjourn பண்ணுவாங்க அவையை வந்து ஒத்தி வைப்பாங்க ஒத்தி வைக்கும்போது ஒரு நாள் ஒத்திவைச்சா அது கணக்குல ஏறிரும் ரெண்டு நாள் ஒத்தி வச்சா அந்த அறுபது நாளுக்குள்ள ஏறிரும் மூணு நாள் ஒத்தி வச்சா கணக்குல ஏறும் நாலு நாளுக்கு மேல ஒத்தி வச்சிருப்பாங்க தெரியுமா அதை வந்து கணக்குல ஏத்தக்கூடாது அதயெல்லாம் எழுதிருப்பாங்க தொடர்ச்சியாக நான்கு நாளுக்கு கீழ் ஒத்திவைக்கப்பட்ட காலம் கணக்கில் கொள்ளப்படாது நான்கு நாட்களுக்கு மேல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கணக்குல ஏறிரும் ஏன்னா அப்ப நல்லா மோதயுது பாருங்க double member ஆ இருக்கக் கூடாது ரெண்டாவது disqualify பண்ணிருக்காங்க பிறகு resignation letter பண்ணா பதவி காலியாயிரும் பிறகு absent அறுபது நாள் absent இருந்தா பதவி காலியாயிரும் பிறர் காரணங்கள் other இப்ப வந்து ஒரு லோக் சபா MP ஜெயிச்சிட்டாரு ராஜ்ய சபா MP ஜெ~ ஜெயிச்சிட்டாரு இப்ப court என்ன சொல்லுதுங்கறீங்கன்னா void அப்பிடிங்குது ஜெயிச்சது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டா பதவி காலியாயிடும் தேர்தல் செல்லாதுன்னு யார் சொல்லணும நீதிமன்றம் திடீர்ன்னு அவைத்தலைவர் இவன் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அவையை விட்டு வெளியே போன்னு expel பண்றாரு அப்ப அவன் பதவியை காலி பண்ணிடலாம் அடுத்தது லோக்சபா MP யா இருந்தே அல்லது ராஜ்ய சபா MP யா இருந்தே குடியரசுத் தலைவர் ஆயிட்டாரு அல்லது துணை குடியரசுத் தலைவர் ஆயிட்டாரு அப்ப automatic ஆ அவர் பதவி என்ன ஆயிரும் காலியாயிரும் அல்லது லோக்சபா MP யா இருந்துட்டே ராஜ்யசபா MP யா இருந்துட்டே governor ஆ ஏதோ ஒரு state ல appointment ஆயிட்டாரு அப்ப அவர் பதவி என்னதா ஆயிரும் காலியாயிரும் ஒரு அஞ்சு category ல அவருக்கு பதவி காலி ஆகுது அது article வந்து one not one இந்த double member ன்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா அது என்னெல்லாம் double member அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ double member ன்னு பார்க்கும் போது இப்போ நான்தான் இருக்கேன் இப்போ நான் வந்து லோக்சபாக்கும் போட்டி போடுறேன் ஒரே time ல ராஜ்யசபாக்கும் போட்டி போடுறேன் ரெண்டுலயுமே ஜெயிச்சுட்டேன் இப்ப என்னுடைய chance தான் லோக் சபா MP வேணா வச்சுக்கிடலாம் ராஜ்யசபா MP வேணாலும் நான் choose பண்ணிக்கலாம் within ten days ல choose பண்ணனும் choose பண்ண மறந்துட்டேன் பத்து நாள் ஆயிட்டு பத்து நாள் தாண்டி போயிட்டு அப்படீன்னா என்ன ஆகும் கேட்டீங்கனா ராஜ்ய சபா becomes vacant ஆயிரும் மாநிலங்களவை வந்து empty ஆயிரும் அப்ப இவங்க என்ன MP ன்னு கேட்டீங்கன்னா மக்களவை MP ஆயிடுவாங்க ஏன் மக்களவைதான் பிரபலமான அவை மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அவை ஒரு popular house அப்போ மக்களவை மாநிலங்களவை compare பண்ணும் போது மாநில மக்களவைதான் பிரபலமான அவை அதனால் ராஜ்யசபா vacant ஆயிரும் மாநில மக்களவை என்னதாயிரும் அவரு MP ஆ மாறிடுவாரு அப்போ ஒரு ஆளு ஒரு உறுப்பினர்தான் இருக்கணும் okay அடுத்தது ஒரு அவையின் உறுப்பினர் மற்றொரு அவைக்கு தே~ தேர்ந்தெடுக்கும் போது இப்ப நான் வந்து லோக்சபா MP யா இருக்கேன் இருந்துட்டே ராஜ்ய சபா MP க்கு போட்டி போடுறேன் போட்டி போட்டு ஜெயிச்சுட்டேன்

நான் ஒரு அவையில இருந்துட்டு அந்த அவை பிடிக்காமல்தான் இன்னொரு அவைக்கு போட்டி போடுறேன் அப்ப அந்த அவைல ஜெயிச்சுட்டான்னா இந்த அவைல vacant ஆயிரும் இதே மாதிரி ராஜ்யசபா MP யா இருந்துட்டு லோக்சபா MP க்கு போட்டி போடுறேன் லோக்சபால ஜெயிச்சிட்டேன் அப்ப automatic ஆ sitting ஆகும் ஏற்கனவே இருந்த அவை வந்து vacant ஆயிரும் okay யா அப்ப வந்து அடுத்தது இப்ப நான் என்ன பண்றேன்னா லோக்சபாலயே ரெண்டு இடத்துல போட்டி போடுறேன் லோக்சபாலயும் ரெண்டு இடத்துல போட்டி போடுறேன் ஒரே இடத்துல இப்ப ராஜீவ் காந்தி போ~ ராகுல் காந்தி போட்டி போட்டாரு போட்டி போட்டாரு வயநாடுலையும் போட்டி போட்டாரு ரெண்டு இடத்திலேயும் போட்டி போடுறேன் ரெண்டு இடத்திலேயுமே ஜெயிச்சிட்டேன் எதையாச்சும் ஒன்னு choose பண்ணணும் ஏன்னா ஒரு ஆள் இரண்டு member ஆ இருக்க முடியாது நான் choose பண்ண மறந்துட்டேன்னு வச்சுருங்களேன் இரண்டுமே காலியாயிரும் இரண்டுமே vacant ஆயிரும் okay யா அடுத்தது முக்கியமானது இந்த அடிக்கடி exam ல கேக்குறது இப்ப வந்து இப்ப தமிழ்நாட்டுல லோக் சபா MP க்கு election நடக்குது அதே நேரத்துல MLA க்கு election நடக்குது நான் என்ன பண்றே கேட்டீங்கன்னா ரெண்டுக்கும் போட்டி போடுறேன் லோக்சபா MP க்கும் போட்டி போடுறேன் MLA க்கும் போட்டி போடுறேன் இரண்டுலயுமே ஜெயிச்சுட்டேன் இரண்டையுமே பார்த்தீங்கன்னா fourteen days க்கு inform பண்ணணும் ஆனால் நான் inform பண்ணல இப்ப பண்ணாம விட்டேன்னா MPpost வந்து vacant ஆயிடும் எதுதான் எ எ okay ஆகும் MLAvalue பாருங்க இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க இது எல்லாரும் MP லோக்சபா MP ன்னு போட்டுருவாங்க அப்ப வந்து இது அடிக்கடி exam ல கேட்டிருக்கான் ஏன்னா மக்களவைக்கும் போட்டி போடுறாரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் போட்டி போடுறாரு intimate பண்ணாம விட்டா எது காலியாகும்னு சொல்லி கேட்பாங்க எது காலியாகும் மக்களவை உறுப்பினர் post தான் காலியாகும்

அவைத்தலைவரை பற்றி பார்க்கக்கூடிய article வந்து எண்பத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி ஏழு வரை அவைத்தலைவர்ன்னு சொல்லும் போது மக்களவையை பொறுத்தவரைக்கும் சபாநாயகர் மாநிலங்களவையை பொறுத்தவரைக்கும் யாரு மாநிலங்களவை தலைவர் பகுதி அஞ்சுதான் ஏன்னா மக்களவையை பொறுத்தவரைக்கும் சபாநாயகர் மாநிலங்களவையை பொறுத்தவரைக்கும் யாரு மாநிலங்களவை தலைவர் இவரைத்தான் நம்ம detail ஆ பார்க்க போகப்போறோம் அடுத்து இப்ப என்ன பாக்க போறோம்னு கேட்டீங்கன்னா அவைத்தலைவர் ஏன்னா மக்களுடைய அவைத்தலைவர் வந்து சபாநாயகர்ன்னு சொல்றோம் மாநிலங்களவையினுடைய அவைத்தலைவர் வந்து மாநிலங்களவை தலைவரும்போம் அவரை பத்திதான் பார்க்கப் போறோம் மக்களவை

அவையுடைய மாண்புங்கிறது very very very important அவைக்கு தலைவர் இல்லாமல் போயிடக்கூடாது இப்ப நம்ம ஒரு class ஆரம்பிச்சிருக்கோம் class அ வந்து வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆள் இல்லாம போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன நீங்க empty ஆ உட்கார்ந்துட்டு நீங்க பாட்டுக்கு போயிருவீங்க அது மாரி அவைக்கு கண்டிப்பா தலைவர் இருக்கணும் தலைவர் இல்லன்னா

இந்த அவைத்தலைவர் post ரொம்ப கஷ்டமான post மன்னன்ட்ட வந்து அவையிலே என்ன நடக்குதோ அந்த அவைத்தலைவர் வந்து மன்னன்கிட்ட போய் காதுல போய் சொல்லணும் மன்னன் வந்து நல்ல mood ல இருந்தா கேப்பாரு நல்ல mood ல இல்லைன்னு வச்சுக்கோங்க தலையை வெட்டிப் போட்டுட்டு போயிடுவாரு அவைத்தலைவர் அதனால இந்த அவைத்தலைவர் post க்கு யாரும் வர மாட்டாங்க அப்படி ஒரு ஒரு critical ஆன post ஆனா powerful ஆன post ஆனா இந்தியாவைப் பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு பிரிட்டிஷ் model ஆ இருந்தாலும் powerful ஆன post ஆனா பிரிட்டிஷ்க்கும் நமக்கு இந்தியாவுக்கும் கொஞ்சம் different இருக்கு பிரிட்டிஷ்ல பார்த்தீங்கன்னா இந்த அவைத்தலைவர்ன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு நீங்க மக்களவைன்னு பார்த்தீங்கன்னா மேல உட்கார்ந்து இருப்பாரு கீழ யாரு இருப்பான்ன ஆளுங்கட்சிக்காரனும் இருப்பான் எதிர்க்கட்சிக்காரனும் இருப்பான் prime minister ஏ கீழதான் உட்கார்ந்து இருப்பாரு ரொம்ப முக்கியமான post இவர்தான் அப்ப ஆளுங்கட்சிக்கும் நல்லது செய்யணும் எதிர்க்கட்சிக்கும் நல்லது செய்யணும் எல்லாருக்கும் நல்ல நலம் விரும்பியா இருக்கணும் அப்ப அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஆள்னா யாருன்னா அவைத்தலைவர் இந்த அவைத்தலைவர் பிரிட்டிஷ பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா யார் ஒரு ஆளு வந்து சபாநாயகரா தேர்ந்தெடுக்கப்படறாங்களோ அன்னைக்கு எந்த கட்சியிலயிருந்து தேர்ந்தெடுக்கப்படுதோ அந்த கட்சியில இருந்து resign பண்ணிடுவாரு ஏன் அந்த கட்சி எதுக்காண்டி resign பண்ணணுன்னா கட்சி சாராதவரா இருக்கணும் ஆளுங்கட்சிக்கு support பண்ணணும் எதிர்க்கட்சிக்கு support பண்ணணும் நடுநிலைமை காக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த post வந்து resign பண்ணாங்க இந்தியாவுல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா resign பண்ண மாட்டேங்குறாங்க resign பண்ணதாக கருதப்படும் அப்படிங்கறான் இரண்டாயிரத்தி எட்டுல பார்த்தீங்கன்னா சபாநாயகர் வந்து சோமனாட்சேட்டர்ஜி இருந்தாரு அப்போ இரண்டாயிரத்து எட்டுல பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா one two three agreement ஒரு agreement sign ஆகுது இந்தியா அமெரிக்கா nuclear deal ன்னு சொல்லிட்டு ஒரு agreement sign ஆகுது அப்ப வந்து

நீங்க நீ வந்து கம்யூனிஸ்ட்காரன்தானே ஏன் இந்த ஒப்பந்தம் போடுறதுக்கு சம்மந்தம் கொடுக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவர் அப்ப சொல்லுவார் நான் என்னைக்கு சபாநாயகரை தேர்ந்தெடுக்கப்பட்டேனோ அன்னைக்கே கம்யூனிஸ்ட்ல இருந்து வெளியே வந்துட்டேன் நான் இப்ப நடுநிலைமையில உள்ள ஆளுதான் அப்படிம்பாங்க இப்ப இந்தியாவை பொறுத்தவரைக்கும் resign பண்ணதாக கருதப்படும் resign பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆனா இங்கிலாந்த பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா resign பண்ணியிருணும் அப்போ சபாநாயகருங்கிற post மக்களவையை பொறுத்தவரைக்கும் பயங்கரமான அதிகாரம் அதே அதிகாரம்தான் மாநிலங்களவையை பொறுத்தவரைக்கும் மாநிலங்களவை தலைவருக்கு உள்ளது ரெண்டு power ம் ஒண்ணுதான் ஒரு இரண்டே ரெண்டு power தான் extra இருக்கும் நம்ம கடைசியா பார்ப்போம் ஒரு சபாநாயகர் சபாநாயகர் வரலைன்னு வச்சுக்கோங்களேன் டக்குனு அந்த post க்கு யாரு வருவா துணை சபாநாயகர் actual ஆ tenth லோக்சபா வரைக்கும் என்ன சபாநாயகர் துணை சபாநாயகர் இரண்டு பேருமே ruling party ல இருந்து இருந்தாங்க ஏன்னா eleventh லோக் சபால இருந்து சபாநாயகர் ruling party துணை சபாநாயகர்கிட்ட வந்து opposite party கொடுத்துட்டாங்க அப்போ opposite party ஆவுன கூட பத்துல ஒரு பங்கு MP இருக்கணும் இன்னைக்கு ஐந்நூத்தி நாற்பத்தி மூணு MP இருக்காங்கன்னா அதுல பத்துல ஒண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு MP இருக்கணும் இன்னைக்கு date க்கு காங்கிரஸ்க்கு ஐம்பத்தி இரண்டுதான் இருக்கு

அப்ப இடையில கூட சோனியா காந்தி கேட்டாங்க சபாநாயகர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களுக்கு வந்து துணை சபாநாயகர் அந்தஸ்தை தாங்கன்னு சொல்லி கேப்பான் அவன் குடுக்கலைன்னா அப்ப வந்து சபாநாயகர் அவர் இல்லாத பட்சத்துல துணை சபாநாயகர் அவரும் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் சபாநாயகர் வந்து ஒரு பத்து பேரை நியமனம் பண்ணி வச்சிருப்பாரு ஒரு பத்து பேரை ஏன்னா chair person அப்படின்னு சொல்லி நியமனம் பண்ணுவாரு ஒரு பத்து பேரை ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லி number போட்டு நியமனம் பண்ணிருப்பார் இப்போ சபாநாயகர் இல்லை துணை சபாநாயகர் இல்லை ஒண்ணாவதிலே உள்ள ஆளும் போயிடுவாரு மேலே சபாநாயகரா இல்லைன்னா இரண்டு இல்லைன்னா மூணு அப்படி வரிசையா போயிட்டே இருப்பாங்க பத்து பேருமே இல்லை அப்படின்னா அந்த அவையிலிருந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து டப்புன்னு என்னதான் ஆக்கிருவாங்க சபாநாயகர் ஆக்கிருவாங்க இப்ப அவைத்தலைவர் வந்து இல்லாம இருக்கக் கூடாது அப்படின்னுதான் இந்த method இப்ப சபாநாயகரே இல்லைன்னா துணை சபாநாயகரே இல்லைன்னா panel of chair person ன்னு சொல்லி ஒரு பத்து பேரை நியமனம் பண்ணி வச்சிருப்பார் யார் நியமனம் பண்ணனும் சபாநாயகர்தான் நியமனம் பண்ணி வைப்பாரு அப்புறம் தற்காலிக சபாநாயகரைப் பத்தி தனியா பாப்போம் ஏன்னா இதே category தான் மாநிலங்களவையில தலைவர் இருப்பாரு அதே தான் அங்க சபாநாயகர்ங்கும்போது இங்க யாரு தலைவருங்குறோம் அவரு இல்லைன்னா துணைத் தலைவர் இருப்பாரு அது போக இங்க பார்த்தீங்கன்னா panel of vice chair person அங்க chair person ம்பாங்க இங்க vice chair person ன்னு சொல்லிட்டு நியமனம் பண்ணுவாரு தலைவர் வந்து நியமனம் பண்ணி வச்சிருப்பாரு அப்ப தலைவர் இல்ல துணைத் தலைவர் இல்ல அப்படீன்னா vice chair person வந்து தலைமை தாங்கி நடத்தணும் அவங்களும் இல்ல அப்படின்னா இன்னொருத்தர் அந்த அவையில தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைமை தாங்குவார் அப்ப நல்லா கவனிச்சிக்கோங்க speaker deputy speaker chair person அப்படிம்பாங்க இங்க chairman deputy chairman vice chair person ம்பாங்க இப்ப chair person சொன்னா மக்களவை குறிக்குது vice chair person சொன்னா எத குறிக்குது மாநிலங்களவையை குறிக்குது அதான் பார்க்க போறோம் அதான் full ஆ பார்க்க போறோம் இந்த speaker ங்கிற post எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா actual ஆ பார்த்தீங்கன்னா இந்தியன் government act nineteen nineteen act ல கொண்டு வர்றாங்க அப்படிம்பாங்க அந்த basis லதான் இந்தியாவுல முதல் election நடக்குது அப்பதான் இந்த post வந்து உள்ள கொண்டு வராங்க அத கொண்டு வரும்போது அதனுடைய அந்த post பேரு வந்து speaker deputy speaker ங்கிறது கிடையாது தலைவர் துணைத் தலைவர்தான் ஆனா இப்ப அந்த post அ நம்ம என்ன சொல்றோம் speaker deputy speaker ன்னு அதை கொண்டு வரும்போது first தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்ன பிரெட்ரிக் ஓய்ட் பேரை பார்த்தாலே தெரியுது பிரிட்டிஷ்காரன் பேரு அப்ப இந்தியா வந்து nineteen ninety act படிதான் இந்த speaker deputy speaker ன்ற post அ கொண்டு வர்றாங்க அப்~ அந்த time ல அந்த post உடைய name என்னன்னு கேட்டீங்கன்னா தலைவர் துணைத் தலைவர்தான் பேரு அப்ப எப்ப sir அந்த பேர் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா

nineteen thirty five ல சபாநாயகர் துணை சபாநாயகர்ன்னு கொண்டு வந்தாங்க nineteen thirty-five act ல முக்கியமானது என்னன்னா கூட்டுறவு என்ன அதாவது federation government அப்படிம்பாங்க அதான் implement பண்ணியிருப்பாங்க அதனால இந்த சபாநாயகர் துணை சபாநாயகரை implement ஆஹ் அதை activate பண்ண மாட்டாங்க அப்புறம் அரசியல் அமை~அரசியல் நிர்ணய சபை nineteen forty six ல கொண்டு வருவாங்க என்ன அரசியல் நிர்ணய சபை nineteen forty six ல கொண்டு வருவாங்க அப்பந்தான் முதல் முறையாக சபாநாயகர்ங்கர post அ வந்து அழுத்தமா உள்ள கொண்டு வர்றாங்க அதன் அடிப்படையில முதல் முதல் சபாநாயகரா இருந்தது யாருன்னா ஜி வி மௌலாங்கர் forty six ல இருந்து fifty six வரை இருப்பாரு சுதந்திர இந்தியாவின் முதல் சபாநாயகர் சரி nineteen nineteen act படி முதல் சபா முதல் தலைவர் சபாநாயகர்ன்னு சொல்றோம் முதல் தலைவர் யாரு கேட்டா பிரெட்ரிக் ஓய்ட் அந்த time ல முதல் சபாநாயகர் முதல் துணைத் தலைவர் யார்னு கேட்டீங்கன்னா சச்சியானந்தா சின்கா இந்த முதல் சபாநாயகர் post nineteen twenty five ல முதன் முதலா த~இந்தியால இருந்து ஒரு ஆளுக்கு கொடுக்குறாங்க விதல்பாய் படேல் முதல் இந்திய சபாநாயகர் அப்போ ஜி வி மோகலாங்கர் யாரு சுதந்திர இந்தியாவின் முதல் சபாநாயகர் இரண்டுக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுகுடுங்க சபாநாயகரா இருந்து யாராவது ஜனாதிபதி ஆயிருக்காங்களா ஒரே ஒரு ஆளாயிருக்காரு நீலம் சஞ்சீவ் ரெட்டி ஏன்னா அவர் சபாநாயகரா இருந்து என்னதான் ஆயிருக்காரு குடியரசுத் தலைவரா ஆயிருக்காரு ஒரே ஒரு சபாநாயகர் president of India வா என்ன செஞ்சிருக்காரு மாறியிருக்காரு அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு இது இப்ப சபாநாயகர் மக்களவை சபாநாயகர் மாநிலங்களவையை பொருத்த வரைக்கும் சபாநாயகர் post தான் தலைவர் அப்படிங்கு~ அப்போ சபாநாயகர் மக்களவை சபாநாயகர் சொல்லக்கூடிய article என்ன கேட்டீங்கன்னா தொண்ணூத்தி மூணு மாநிலங்களவை தலைவரை சொல்லக்கூடிய article என்னன்னு கேட்டீங்கன்னா எண்பத்தி ஒன்பது இப்போ மக்களவை சபாநாயகரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க actual ஆ பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு ஐந்நூத்தி நாற்பத்தி மூணு உறுப்பினர் ஐந்நூத்தி நாற்பது மக்களவை election எத்தனை MP க்கு நடக்குது ஐந்நூத்தி நாற்பத்தி மூணு MP க்கு நடக்கணும் ஐந்நூத்தி நாற்பத்தி மூணு MP க்கும் election முடிஞ்ச உடனே அந்த ஐந்நூத்தி நாற்பத்தி மூணு MP எங்க போவாங்கன்னு கேட்டீங்கன்னா டெல்லிக்கு போவாங்க

அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ஐந்நூத்தி நாற்பத்தி மூணுல ஒரு senior most ஒரு MP ய கூப்பிடுறாங்க senior most ங்கிறது age அடிப்படையில கிடையாது ஏன்னா experience சின்ன வயசுலயே MP யா இருப்பாங்க அதிக நாள் MP யா இருந்திருப்பாங்க அவரை president கூப்பிட்டு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா protem speaker சொல்லி appointment பண்றாரு தற்காலிக சபாநாயகர் pro ன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா provisional நம்ம college படிக்கும் போது முதல்ல நமக்கு கொடுக்கக்கூடிய certificate என்னன்னா provisional certificate கொடுப்பாங்க அதுக்கு அப்புறம்தான் convocation கொடுப்பாங்க அப்ப provisional னா என்னன்னு கேட்டீங்கன்னா தற்காலிகம் அப்போ தற்காலிக சபாநாயகரா ஐந்நூத்தி நாற்பத்தி மூணுல மிக age அடிப்ப~ age அடிப்படையில இல்லை experience அடிப்படையில உள்ள senior mostMP ய கொண்டுவந்து நீதான்யா தற்காலிக சபாநாயகர் அப்படின்னு ஜனாதிபதி அவரை என்ன பண்றாருன்னா appointment பண்ணி பதவி பிரமாணம் பண்ணி வச்சிறாரு அவர் என்ன பண்றாரு தற்காலிக சபாநாயகர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா மீதி இருக்கிற ஐந்நூத்தி நாற்பத்தி இரண்டு பேருக்கும் பதவி பிரமாணம் பண்றாரு ஏன்னா பதவிப் பிரமாணம் பண்ணா தான் MP அப்போ மீதி இருக்கிற ஐந்நூத்தி நாற்பத்தி இரண்டு பேருக்கும் பதவிப் பிரமாணம் பண்றதுக்காண்டி உள்ள ஆளுதான் யாருன்னா தற்காலிக சபாநாயகர் இப்ப மீதி உள்ள ஐந்நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கும் பதவி பிரமாணம் பண்ண உடனே எல்லாரும் சேர்ந்து மக்களவைக்குள்ள நுழையுறாங்க நுழைஞ்ச முதல் நாள் சபாநாயகர் election தான் நடக்கும் இந்த சபாநாயகர் election date அ முடிவு பண்றது யாருன்னா president of இந்தியா போன உடனே சபாநாயகரை தேர்ந்தெடுக்காங்க இந்த ஐந்நூத்தி நாற்பத்தி மூணு பேர் சேர்ந்து சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுத்த உடனே அந்த தற்காலிக சபாநாயகர்ன்னு ஒரு ஆள் இருக்காரு பார்த்தீங்களா அவரு cancel ஆயிடுவாரு அதுதான் இதுல பார்க்கிறோம் அதன் உறுப்பினர்களில் இருந்து அதன் உறுப்பினர்னா ஐந்நூத்தி நாற்பத்தி மூணு பேர்ல இருந்து என்ன அதன் உறுப்பினர்ல இருந்து ஐந்நூத்தி நாற்பத்தி மூணு பேர்ல இருந்து புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மக்களவை மக்களவையில மொத்தம் ஐந்நூத்தி நாற்பத்தி மூணு பேரு அந்த புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவையிலிருந்து ஒரு ஆள தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் தற்காலிக சபாநாயகர் என்னதான் ஆயிருவாரு cancel ஆயிருவாரு

actual ஆ பதவிக்காலம் மக்களவை கலைக்கப்பட்டாலும் சபாநாயகருடைய பதவி காலம் கலைக்கப்படாது அடுத்த மக்களவை வர்ற வரைக்கும் இவர் பதவி இருக்கும் ஏன்னா திடீர்ன்னு emergency ஆ எதாவது ஒரு இதுக்காண்டி அவைங்கற மாண்பை காப்பாத்தறதுக்காண்டி ஒரு ஆள் தேவைப்படுவார் அடுத்த மக்களவைத் தேர்ந்தெடுக்கப்படும் வரை இவருடைய பதவி தொடரும் என்ன இவரு normal லா பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியைச் சார்ந்தவர் அதான் இங்க பார்த்தோம் சபாநாயகர் வந்து tenth லோக்சபா வரைக்கும் ruling party eleventh லோக்சபாவில் ruling party தான் துணை சபாநாயகர் tenth லோக்சபா வரைக்கும் ruling party after eleventh லோக்ச~ eleventh லோக்சபால இருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எதிர்க்கட்சி இதே மாநிலங்களவைத் தலைவரைப் பத்தி சொல்லும் போது எண்பத்து ஒன்பது actual ஆ மாநிலங்களவைத் தலைவர்ன்னா யாருன்னா துணை ஜனாதிபதி என்ன இந்திய துணை குடியரசுத் தலைவர் இதை நம்ம already தனியா பாத்துட்டோம் அப்ப துணை குடியரசுத் தலைவர் பதவி வழியில் என்ன துணை குடியரசுத் தலைவரா யார் இருக்காங்களோ அவங்கதான் மாநிலங்களவைத் தலைவர் குடியரசுத் தலைவர் வராத நேரத்தில் துணை குடியரசுத் தலைவர் எங்க போயிருவாரு ஆஹ் குடியரசு தலைவரா போயிருவாரு அப்ப இங்க உள்ள துணைத் தலைவர் வந்து என்னதான் ராஜ்யசபாவுடைய தலைவரா செயல்படுவாரு தலைவர் இங்க ஒரு முக்கியமானது என்னன்னா அங்க மக்களவை சபாநாயகரா இருக்குன்னா கண்டிப்பா அங்க ஒரு உறுப்பினர் இருக்கணும் மக்களவை உறுப்பினரா இருந்தாதான் மக்களவை சபாநாயகரா ஆக முடியும் இங்க அப்படி கிடையாது உறுப்பினரா இருந்தா துணை ஜனாதிபதி ஆகமுடியாது துணை ஜனாதிபதியோட qualification என்ன லோக்சபா MP யோ ராஜ்ய சபா MP யோ இருக்கக்கூடாது அதனால தலைவர் வந்து அவையின் உறுப்பினரா இருக்கக் கூடாது அப்ப உறுப்பினரே இல்லாம தலைமை தாங்குறது யாருன்னா மாநிலங்களவை தலைவர் யாரு துணை ஜனாதிபதி அவர் உறுப்பினரா இருந்து தான் தலைமை தாங்க முடியும் முக்கியமான ஒரு இது அடுத்து மக்களவை சபாநாயகர் அவர் பதவி எப்பெல்லாம் காலி ஆகுதுன்னு சொல்லி பார்க்கிறோம் என்ன பதவி அடுத்து மக்களவை ச~ சபாநாயகர் இருக்காரு அவர் resign பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அவருடைய resignation letter அ யார்கிட்ட கொடுக்கணும்னா துணை சபாநாயகர்ட்ட கொடுக்கணும் முக்கியமான question சபாநாயகர் வந்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும் துணை சபாநாயகர் ஆனா இங்க முக்கியமானது துணை குடியரசுத் தலைவர் ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா குடியரசுத் தலைவர்ட்ட கொடுக்கணும் இதை துணைத் தலைவர்கிட்ட கொடுத்துற கூடாது ஏன்னா இவருக்கு இவர் வந்து actual ஆ பார்த்தீங்கன்னா யாரு துணை குடியரசுத் தலைவர் தலைவர் ராஜ்யசபாவுக்கும்தான் தலைவர் கிடையாது துணை குடியரசுத் தலைவரா இருக்கிறவரு automatic ஆ இங்கேயும் தலைவரா இருக்காரு ஆனா resignation letter யாருகிட்ட கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா குடியரசு தலைவர் அங்க அப்படி கிடையாது சபாநாயகர் தன்னுடைய ராஜினாமா letters அ letter அ யார்கிட்ட கொடுப்பார் துணை சபாநாயகர்கிட்ட கொடுப்பார் இவர remove பண்ண முடியுமா இந்தியா வந்து ஒரு democratic country parliament form of government யாரனாலும் remove பண்ணு குடியரசுத் தலைவரை remove பண்ணலாம் என்ன துணை குடியரசு தலைவர remove பண்ணலாம் supreme court judge ஐயே remove பண்ணலாம் யார வேணாலும் remove பண்ணலாம் அப்ப இவரையும் remove பண்ணலாம் அப்ப remove பண்றது இவரை remove பண்ற மக்களவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு remove பண்ணனும் மக்களவையில தீர்மானம் நிறைவேற்றனும்

தீர்மானம் வந்து மக்களவை உறுப்பினர் எத்தன பேருக்கு support பண்ணணும் அம்பது MP சேர்ந்து அவரை remove பண்றது அப்ப remove பண்றதுக்கு எதுவும் இது உண்டா என்ன காரணம் அந்த காரணத்தை எல்லாம் அரசு அமைப்பு சொல்லல அப்ப remove பண்றதுக்கு அம்பது பேர் சேர்ந்து ஒரு தீர்மானம் போடணும் அதுக்கு பிறகு fourteen day notice குடுக்கணும் நாளைக்கு உன்னை remove பண்ண போறேன்னு தீர்மானம் நிறைவேற்ற போறேன்னு சொல்லக் கூடாது பதினாலு நாள் முன்னக்கூட்டியே அவருக்கு அறிக்கை குடுத்தரணும் இதே மாரிதான் government service ல வேலை பாக்கப் போறாங்க அவங்க மேல ஒரு disciplinary action எடுக்கப் போறாங்கன்னா fourteen day notice குடுப்பாங்க எல்லாருக்குமே இந்த fourteen day notice வந்து confirm அவர் fifty பேர் support பண்ணணும் அவருக்கு வந்து பதினாலு பே~ பதினாலு நாள் fourteen day notice குடுத்திருக்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா அறுதிப் பெரும்பான்மையுடன் அந்த மசோதா அந்த தீர்மானம் நிறைவேறும் அறுதி என்ன அப்படின்னா மொத்தம் ஐநூத்தி நாப்பத்தி மூணு MP இருக்காங்க ஒரு பதிமூணு MP இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது vacant அப்ப மீதி இருக்கிற ஐந்நூத்தி முப்பது effective ஆ இருக்கணும் effective majority அப்படிம்பாங்க அப்ப ஐந்நூத்தி முப்பதை ரெண்டால அடி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருநூத்தி அறுபத்தி அஞ்சு plus இருக்கணும் அந்த தீர்மானம் நிறைவேத்துறதுக்கு ஏன்னா இதான் வந்து effective majority முழு பெரும்பான்மை என்னன்னா ஐந்நூத்தி நாற்பத்தி மூணு பேருக்கு பார்த்தா முழு பெரும்பான்மை நம்ம at present ல உயிரோட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பார்க்கிறோம் அது வந்து effective majority அப்படி இருந்தா remove பண்ணிடலாம் இப்ப நல்லா கவனிங்க fifty பேர் support பண்ணனும் fourteen day notice குடுக்கணும் effective majority ல நிறைவேத்தணும் ஏன்னா அவரை பதவி நீக்கும்போது இப்ப வந்து சபாநாயகரை பதவி நீக்கம் பண்ணும் போது சபாநாயகர் மேல இருக்கக் கூடாது துணை சபாநாயகரு மேல போயிருவாரு அப்ப இவரு எங்க இருப்பாருன்னா கீழே இறங்கிடுவாரு கீழே இறங்கும் போது அவருக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வந்து பதவி நீக்கம் பண்ணிட்டிருக்காங்க தெரியுமா அந்த time ல இவர் என்ன பண்ணுவாருன்னா vote டு போடுவாரு first instant சபாநாயகருக்கு அவைத்தலைவருக்கு first instance ல vote உ போடுற உரிமை கிடையாது எல்லாரும் vote டு போடுவாங்க அவைத்தலைவர் மேல தான் உட்கார்ந்து இருக்கணும் எப்ப vote உ போடுவாரு சமநிலை ஏற்படும் போது vote டு போடுவாரு ஐம்பது பேரு வேணுங்கிறான் ஐம்பது பேரு வேண்டாங்க மசோதா அப்படியே நின்னுட்டு இருக்கும் அந்த time ல இறங்கி ஓட்டு போடுவாறு அப்ப second instance லதான் vote டு போடுறாரு first instance ல vote டு கிடையாது ஆனா அவருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரும்போது அவர் first instance லயே vote டு போடுறாரு okay யா அதே மாதிரி இந்த துணை த~ மாநிலங்களவை தலைவரை remove பண்றது எப்படி remove பண்றாங்கன்னா vice president அ remove பண்றாங்க அப்ப யாரு elect பண்றா vice president அ யாரு elect பண்றான்னா லோக்சபா MP யும் vote டு போடுறான் ராஜ்ய சபா MP யும் vote டு போடுறான் ஆனா இவரு யாரு பதவி வழியில யார் பதவி வழியில யாருக்கு தலைவரா இருக்காரு ராஜ்ய சபாக்கு தலைவரா இருக்காரு அதனால இவரை remove பண்ற தீர்மானத்தை first ராஜ்யசபால கொண்டு வரணும் ஆனால் லோக்சபா MP யும் vote டு போட்டு இருக்கான் அதனால அங்க என்ன permission வாங்கிடும் அப்ப இதை பாருங்க பதவி நீக்க தீர்மானம் மாநிலங்களவையில் துவங்க வேண்டும் என்ன பெரும்பான்மைன்னா அறுதிப் பெரும்பான்மை effective majority அப்போ அவர் பதவி நீக்கத் தீர்மானம் எங்க கொண்டு வரணும் இதை அடிக்கடி கேட்பாங்க துணை ஜனாதிபதி remove பண்ற தீர்மானம் எங்க கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாநிலங்களவைதான் கொண்டு வரணும் பண மசோதா எங்க கொண்டு வரணும்ன்னா மக்களவை அப்ப மாநிலங்களவை குறைஞ்சது கிடையாது அப்ப இப்ப துணை ஜனாதிபதியை remove பண்ற தீர்மானம் எங்க கொண்டு வரணும்ன்னா மாநிலங்களவைல கொண்டு வரணும் அங்க வந்து effective majority ல நிறைவேத்திட்டு மக்களவையில வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் agree என்ன அங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா simple majoritysimple majority ன்னா வந்து இருக்கிறவங்ககிட்ட பெரும்பான்மை காட்டினா போதும் அப்ப வந்து நல்ல கவனிங்க துணை ஜனாதிபதிய remove பண்ற தீர்மானம் எங்க கொண்டு வரணும் ராஜ்ய சபால effective majority agree by லோக் சபா in simple majority அப்படின்னா remove பண்ணி விட்டறலாம் அப்ப வந்து next துணை சபாநாயகர் துணை சபாநாயகர் என்னா இங்க துணைத் தலைவர் அப்ப மக்களவையைப் பொறுத்தவரைக்கும் துணை சபாநாயகர் சபாநாயகர் இல்லாத நேரத்துல சபாநாயகர் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள்தான் யாரு துணை சபாநாயகர் மாநிலங்களவைத் தலைவர் இல்லாத நேரத்துல மாநிலங்களவை வேலையை பார்க்கிறது யாரு மாநிலங்களவை துணைத் தலைவர் இத பாத்துருவோம் இதைப்பத்தி சொல்ற article தொண்ணூத்தி ஒன்னு துணை சபாநாயகரைப் பத்தி சொல்லக்கூடிய article தொண்ணூத்தி மூணு என்ன இவர் actual ஆ பார்த்தீங்கன்னா சபாநாயகருக்குக் கீழே வேலை பார்க்கக்கூடிய ஆள் கிடையாது நம்ம என்ன நினைப்போம் தலைவர் துணைத் தலைவர் தலைவருக்குக் கீழே வேலை பார்க்கக் கூடிய ஆளு இவரு வந்து சபாநாயகருக்கு subordinate கிடையாது ஒரு independent ஆளு சாதாரண MP தான் துணைத் தலைவருக்கு வந்து தனி category எல்லாம் கிடையாது அவர் வந்து சபாநாயகர் இல்லாத நேரத்துல துணை சபாநாயகர் சபாநாயகரா act பண்ணுவாரு மத்த நேரத்துல என்னன்னா ordinary MP மாதிரிதான் உட்கார்ந்துட்டு இருப்பாரு கீழே அப்ப வந்து இவர் வந்து அவருக்கு கீழ வேலை பாக்குறவர் இல்ல அவருக்கு கீழ வேலை பாக்கணும்னா சபாநாயகருக்கு பக்கத்துலயே இவரும் உட்கார்ந்து இருப்பாரு சபாநாயகர் duty எல்லாம் வெறும் chairman பார்த்திருப்பாரு சேர்ந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாரு அவரு இல்லைன்னா டக்குனு இவரு வந்து சபாநாயகர் வேலை பார்ப்பாரு அவர் இருக்கிற பட்சத்துல ஒரு ordinary MP யாதான் இருந்துட்டு இருப்பாரு ஏன்னா இவரு subordinate கிடையாது இவரை யார் தேர்ந்தெடுக்கிறா மக்களவையில் அதன் உறுப்பினர்கள் மூலம் அப்ப மக்களவையில உறுப்பினர் எத்தன பேரு ஐந்நூத்தி நாற்பத்தி மூணு பேரு அதே சபாநாயகரை யார் தேர்ந்தெடுத்தாங்களோ அதே ஆள்கள்தான் இவரையும் தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனா இவரு எந்த கட்சியில இருந்து வருவாரு எதிர்க்கட்சியில இருந்து வருவாரு ஏன்னா eleventh லோக் சபால இருந்து இந்த சபாநாயகர் துணை சபாநாயகர் தேர்தலை முடிவு பண்றது யாருங்கன்னா சபாநாயகர் speaker உடைய election அ முடிவு பண்ண date அ முடிவு பண்ணது president துணை சபாநாயகருடைய date அ முடிவு பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா speaker என்ன இவருடைய பதவிக்காலம் அதே மாதிரிதான் சபாநாயகர் பதவி காலம் மாதிரிதான் மக்களவை கலைத்தாலும் சபாநாயகர் பதவியோ துணை சபாநாயகர் பதவியோ காலியாவாது அடுத்த மக்களவை கூடும் வரை இவருடைய பதவிக்காலம் இருக்கும் இவர் திடீர்ன்னு ராஜினாமா பண்ணணும் letter அ யார்கிட்ட கொடுப்பார் சபாநாயகர்ட்ட கொடுக்கணும் அப்போ துணை சபாநாயகர்

இவரு actual ஆ பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு பொறுப்பானவர் speaker க்கு பொறுப்பானவர் கிடையாது நம்ம தலைவரு துணைத் தலைவருக்குன்னா துணைத் தலைவர் தலைவர்தான் பொறுப்பா இருப்பாரு இங்க அப்படி கிடையாது இவரு யாருக்கு பொறுப்பு மக்களவைக்கு பொறுப்பு சபாநாயகர் வரலேன்னா இவரு மக்களவைக்கு தலைமை தாங்க போயிருவார் சபாநாயகருக்கு கீழ வேலை பார்த்துட்டு இருக்க மாட்டாரு என்ன eleventh லோக்சபால இருந்து துணை சபாநாயகர் பதவியை யார்கிட்ட கொடுத்துட்டாங்க எதிர்க்கட்சிக்கு கொடுத்திருக்காங்க என்னா மத்திய அரசை பொறுத்தவரைக்கும் இது மாநில அரசுல கிடையாது என்ன இது துணைத் தலைவர்

தலைவரு அதாவது மாநில தலைவர் சொல்றது எல்லாம் அவர் செய்யணும்னு அவசியம் கிடையாது இவரும் ராஜ்ய சபாக்கு பொறுப்பானவர் தலைவர் இல்லைன்னா அந்த தலைவருடைய வேலையை பார்க்க அவை அவையுடைய மாண்பை காப்பாத்துறதுக்கு போவாரு இவரையார் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க மாநிலங்களவை உறுப்பினர் மாநிலங்களவையில இருநூத்தி நாப்பத்தஞ்சு உறுப்பினர் இருக்காங்க இந்த உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனா தலைவரை யார் தேர்ந்தெடுத்தா மக்களவை உறுப்பினர் மாநிலங்களவை உறுப்பினர் ரெண்டு பேரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்தாங்க இது மாநில உறுப்பினர்

ஆறு வருஷம் ஏன்னா இவர் ராஜ்யசபா MP ராஜ்யசபா MP யோட period எத்தன வருஷம் ஆறு வருஷம் இவர் resign பண்ணணும் letter அ யார்கிட்ட கொடுக்கணும் chairman ட்ட கொடுக்கணும் resignation letter அ யாருகிட்ட கொடுக்கணும் chairman கிட்ட கொடுக்கணும் chairmanresign பண்ணணும் யார்கிட்ட கொடுக்கணும் president அ கொடுக்கணும் என்ன இவரை remove பண்ணனுமா அதே மாதிரிதான் fourteen day notice கொடுக்கணும் ஐம்பது பேரு அம்பது பேர் support பண்ணா தான் தீர்மானம் கொண்டு வருவாங்க அப்படி effective majority ல remove பண்ணனும் இவர் நேரடியாக அவைக்குதான் பொறுப்பு நேரடியாக யாருக்கு தான் பொறுப்பு அவைக்கு ராஜ்ய சபாக்குதான் பொறுப்பே தவிர chairman க்கு பொறுப்பு கிடையாது அது முக்கியமானது திரும்ப திரும்ப நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு easy ஆ புரியும் என்ன இதை நல்லா interest ஆ படிச்சுக்கிடுங்க paper ல